இந்த வீட்டு சுத்தி நறைய தென்ன மரங்கள்லாம் வச்சுருக்காங்க.

இது வந்து ஹேர் கட் பண்ற ஒரு ஷாப் இந்த ஷாப்போட நேம் வந்து நியூ தாஜ் ஹேர் சலூன் .

ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஸ்டாப் வந்து ஜூவல்லரி செட் காமிச்சிட்டுருக்காங்க.

இந்த கடைக்கு பக்கத்துல வந்து இத்தாலியன் பேக்கரின்னு ஒரு பில்டிங் இருக்கு அது.

இது கொலொ. குளத்துக்கு அந்தப் பக்கொ ஃபுல்லாமே செடியும் நிறைய தென்னை மரமு இருக்குது.

ஆர்ட் மாதிரி நெறைய டிரா பண்ணி இருக்காங்க நல்லா உள்ள பாக்கும்போது ஒவ்வொரு தங்களோட ஸ்டாச்சு வந்து அங்கெ டிரா பண்ணி வெச்சிருந்த மாதிரி இருக்கு.

ஆ கன்னுக்குட்டிக்கு நேரா இந்த பக்கம் பாக்கும் போது ஒரு வேப்பில செடி ஒன்னு இருக்குது.

இது வந்து ஒரு ஆபீஸ் இங்க வந்து நறைய பேரு வொர்க் பண்ணிட்டு.

இது வந்து கார் வாஷ் பண்ற ஒரு எடம்.

ஹ இவங்க எல்லாரு ஒரு பையன்ட்டா பேசிட்ருக்காங்க.

பின்னாடி ஒரு ரெட் கலர்ல ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்காங்க லாஸ்ட்ல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்னு அடுக்கி வச்சிருக்காங்க கடைக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு வெயிட் மிஷின் ஒன்னு இருக்கு கிரீன் கலர்ல டஸ்பின் இருக்குது.

அந்த சர்ச்ச சுத்திலுமே தென்னமரமும் செடியும் வீடுமா இருக்குது.

இங்க ஃபுல்லாமே ஸ்நோ வால நிரம்பி இருக்கு இந்த கடல் ஃபுல்லாவே.